ம் முன்னாடி ஒரு ஹோட்டல் செட்டப் இருக்கு.

வெளிய நறைய பேர் நின்னுட்ருக்காங்க ஒருத்தர் ஃபோன் பேசிட்ருக்காரு.

ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல டீ எ பிளாண்ட்ஸ் நெறையா இருக்கு.

இதுக்கு கீழ ஒரு ஸ்டீல் ஷீட் போட்ருக்காங்க.

முன்னாடி ஒரு பாத்வே இருக்கு .

இந்த எட்த்துக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கு.

அந்த டேபிள் மாரி இருக்குறதுக்கு மேல ஒரு பூச்சட்டி இருக்கு.

டேபிள் மேல வைட் க்ளாத் விரிச்சிருக்காங்க.

இது எல்லாமே பாக்க குரோட்டான் பிளன்ட்ஸ் மாரி இருக்கு.

முன்னாடி கீழ பாறைல்லா நறையா இருக்கு.

மெல ஜீரகம் அந்த மாரியான ஜீரக முட்டாய் அந்த மாரி நெறையா தொங்க போட்ருக்காங்க.

ஸ்டேஜ்ஜி மேல நெறையா பேர் நின்னுட்ருக்காங்க.

முன்னாடி நேம் போர்டுல மைன்ஸ் டிவில்லிங்க்னு போட்ருக்கு.

செவுத்துல நயன் பை டுவென்டி ஃபோர் ஏனு ரோ டோர் நம்பர் போட்ருக்கு.

இங்க சுத்தி நெறைய மரோ இருக்கு.

முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் கட இருக்கு.

ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல ஃபென்சிங் மாரி போட்டு வெச்சிருக்காங்க.

முன்னாடி ஒரு வர்க் ஷாப் இருக்கு.